sorry sir treatment க்கு போனீங்கன்னா உங்களுக்கு one month க்கே two thousand கிட்ட மேல செலவாகும். அப்போ monthly six month க்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு rate கூடவே வரும். அத விட நாங்க கம்மியாதா சொல்லுவோம். insurance எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மியாதா ஆகும். இப்போ one year க்கு இதுக்கு முன்னாடி one year க்கு போட்டிருந்தீங்க. இப்பவும் நீங்க அத one year scheme மையே எடுத்துக்கறீங்களா இல்ல six month க்கு அந்த மாதிரி ஏதும் எடுத்துக்கறீங்களா? okay sir இப்போ வந்து பாத்தீங்கனா அஹ் seven hundred sir one year னா வச்சுக்கோங்களேன். three sixty five days வருங்களா? four hunderd தா sir வந்திருக்கும் உங்களுக்கு சரிங்களா? இப்போ நீங்க insurance இல்லாம நீங்க வந்து two thousand monthly செலவு பண்றீங்க அப்டீனும்போது பாத்தீங்கனா ஒரு நிமிஷம் sir உங்களுக்கு twenty four thousand கிட்ட செலவாய்டும் so இப்போ twenty four thousand எங்க இருக்கு நீங்க வந்து eight thousand எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க sir உங்களுக்கு எவ்வளவு amount நீங்க save பண்ண முடியுது. புரியுதுங்களா? அதுதா sir நீங்க வந்து வெறும் insurance use பண்ணாம two thousand monthly monthly செலவு பாண்ணிங்கன்னா உங்களுக்கு one year க்கு பாத்தீங்கன்னா twenty four thousand கிட்ட வருது. அதே நீங்க insurance use பண்ணும்போது seven hundred rupees தா. மீதி amount save ஆகுதுங்கறப்போ one year க்கு வந்து பாத்தீங்கன்னா one year க்கு வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு eight thounsand four hundred something தா sir வரும் okay ங்களா?

இல்ல sir இது. இல்ல sir பொதுவா சொல்றேன் சொல்றேன் sir ஏன்னா medical insurance லாம் mostly எல்லாருமே அதுக்காகதா போடுவாங்க. suppose நமக்கு எதாவது ஆயிடுச்சு. Okay okay sorry sir sorry sir இல்ல பொதுவா சொல்றேன். உங்கள சொல்லல. பொதுவா யார்க்கோ சொல்றேன்னு வச்சுக்கோங்க. யார்க்காவது ஒருத்தர்க்கு இப்போ accident ஆச்சு. இல்ல sir உங்க family sorry sir உங்க family ல சொல்லல நா வந்து தனிப்பட்ட முறைல சொல்றேன். உங்க family ல சொல்லல இப்போ வெளிய போற யார்க்காவது இப்போ insurance அவங்க claim பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். accident ஏதோ ஆகுது. so அப்போ வந்து அவங்களுக்கு வந்து accident ஆகும்போது இவ்ளோ பணம் உங்களுக்கே தெரியும் private hospital ல்லலாம் எவ்ளோ பணம் கட்டனும் இவ்ளோ கட்டனுன் சொல்வாங்க so இப்போ இந்த insurance இருக்கு. நீங்க insurance எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அத use பண்ணி உங்களுக்~ amount கொஞ்சம் less ஆகும் okay ங்களா நம்ம காசுதா செலவாகும். அதெல்லாம் ஒன்னும் இல்ல waste னு நினைக்கறாங்க. but அப்படி கிடையாது sir insurance எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு amount வந்து ரொம்ப save பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் இப்போ சின்ன tablet வாங்கனுன்னாலே five hundred six hundred செலவாகுது. sir எடுத்தீங்களா? sorry sir உங்க voice வந்து கேக்கல கொஞ்சம் sound ஆ பேசறீங்களா? okay okay sir அதுதா sir இப்போ உங்க insurance இருக்கறது யாருக்குமே அவ்ளோவா தெரிய மாட்டேங்குது. okay ங்களா. அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு அதுதா sir திடீர்னு ஏதாவது problem ஏதோ ஒரு accident யார்க்கோ நடந்திருச்சு அப்படீன்னா திடீர்னு காசு இவ்வளவு கட்டுன்னு சொல்றப்போ எல்லாரும் ரொம்ப இது பண்றாங்க. stun ஆய் நிக்கறாங்க இவ்வளவு amount இல்ல அப்படீன்னு. அப்போ டக்குனு நம்ம medical insurance போட்டிருக்கோம் அதுல இருந்து அப்படியே use பண்ணிக்கலான்றப்போ உங்களுக்கு கட்டற சொல்ற amount ட விட கம்மியாதா இருக்கும். நீங்க நிறைய save பண்ணலாம் okay ங்களா? so அப்டீன்றப்போ அத யாரும் போட மறந்துடறாங்க. இப்போ நீங்க already நீங்க இப்போ உங்களுக்கு பண்ணிருக்கறதனால இப்போ உங்களுக்கே இவ்வளவு தெரியலன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க already நீங்க insurance claim பண்ணிருக்கீங்க. but உங்களுக்கே இவ்ளோ தெரியலன்னு சொல்றீங்க. அப்போ இன்னும் இத பத்தி தெரியாம எவ்வளவு பேர் இருப்பாங்க so இந்த insurance எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப usefull லா இருக்கும். six month க்கு எடுத்தாலும் okay one year க்கு எடுத்தாலும் okay okay ங்களா? seven month இல்ல. மூனு scheme ஆதா இருக்கும். monthly ஒன்னு, six month ஒன்னு, one year க்கு ஒன்னு வந்திருக்கும் சரிங்களா? அடுத்தது அதாவது sir monthly பாத்தீங்கனா seven hundred மட்டும்தா வரும். monthly monthly இந்த insurance இல்லாம use பண்ணிங்கனா two thousand ஆகும். அதே இப்போ வந்து insurance use பண்ணீங்கன்னா seven hundred rupees தா ஆகும் இப்போ மீதி amount நீங்க save பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து six fifty seven hundred வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு four thousand two hundred வரும். அதுல வந்து four thousand தா நாங்க சொல்றோம். one year க்கு பாத்தீங்கனா அதே seven hundred rupees வரும். அப்படீன்னா eight thousand கிட்ட வரும் okay ங்களா. இதே insurance இல்லாம நீங்க வந்து sugar க்கு பாக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் one year க்கு அவ்வளவு amount கேப்பாங்க twelve thousand க்கு மேல twenty thousand க்கு மேல உங்களுக்கு செலவாயிருக்கும். insurance use பண்றப்போ உங்களுக்கு ரொம்பொ ரொம்ப benefit டா இருக்கும் okay ங்களா. உங்க வீட்ல எத்தன பேர் ஒருத்தர்க்கு நீங்க insurance claim பண்ணிங்கன்னா maximum யார்க்கு வந்து ரொம்ப useful லா இருக்கும்னா sugar patient க்கும் heart surgery patient க்கும் ரொம்பவே useful லா இருக்கும் sir அதுதா ஒரு safety காகதா. வெளில திடீர்னு எங்கேயோ போய்ட்டு ஏதாச்சுனா உங்க insurance use பண்ணி நீங்க

அதுதா sir இப்போ நீங்க மறுபடியும் இந்த insurance எடுத்துக்கறீங்களா? இல்ல sir நீங்க office க்கு உங்களோட details லாம் எடுத்துட்டு நீங்க office க்கு வந்தாவே போதும். okay ங்களா? ஆ அந்த நாங்க வந்து உங்களுக்கு help பண்ணி கொடுப்போம். உங்க signature தேவைப்படும். நீங்க யார் பேர்ல insurance எடுக்கறீங்களோ அவங்க வரணும். அவங்களோட signature ஒன்னு தேவைப்படும். எதுக்காக எடுக்கறீங்க சில procedures லாம் இருக்கும். அதெல்லாம் fill பண்ணனும். fill பண்ணிட்டு நாங்க ஒரு card கொடுப்போம். அத வச்சு நீங்க use பண்ணிக்கலாம். உங்களுக்கு emergency time வரும்போது நீங்க இந்த insurance use பண்ணிக்கலாம்

office name பாத்தீங்கன்னா star health insurance அப்டீன்னு okay ங்களா? இது வந்து இப்போ சத்திரத்தில இருக்கு ஆ yes sir அங்க வந்துட்டு நீங்க location க்கு இந்த number க்கு hospital number இருக்குல்ல அதே நீங்க net ல போட்டீங்கன்னா கிடைக்கும் company number அதுக்கு நீங்க call பண்ணிங்கன்னா அங்கேய உங்களுக்கு address சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு insurance claim பண்ணிக்கலாம். யார் பேர்ல எடுக்கறீங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க அவங்க பேர்ல ஒரு signature வாங்கனும். okay ங்களா? உங்களுக்கு இந்த details லாம் புரிஞ்சிருச்சுல்ல sir? ஏதா doubt னாலும் நீங்க call பண்ணலாம். அதாவது doubt னா திருப்பி நீங்க call பண்ணலாம். நாங்க கண்டிப்பா அத explain பண்ணா ரெடியா இருக்கோம் okay ங்களா? okay sir வேற எதா information தேவைப்படுதா? thank you sir, thank you sir உங்க time ஒதுக்கி பேசனதுக்கு thank you sir குரு அங்கத் தேவ் ஜி குரு அங்கத் சாஹிப் ஜி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது சீக்கியர்களின் இரண்டாவது குரு ஆவார் முகலாயப் பேரரசர் ஹிமாயூன் இந்தியாவை ஆண்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிபி வரை சீக்கிய பிரிவை அவர் வழி நடத்தினார் குரு அங்கத் தேவ் ஜியின் குரு காடி காலத்தில் இந்தியாவில் அரசியல் கண்ணோட்டத்தை இது அக்ஜத்தவின சகாப்தம் எனவே அவரது குரியா காலம் சீக்கியத்தின் தோற்றம்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 அவர் குரு காலத்தில் சீக்கியம் மீண்டும் பிறந்தது அதன் அடித்தளம் குரு நானக் தேவ் ஜியால் அமைக்கப்பட்டது

குரு அங்கத் தேவ் ஜி பிறப்பு

தயா ஜியின் வீட்டில் பிறந்தார் பாபரின் தாக்குதல் மற்றும் சுபேதார்களின் கிளர்ச்சிகளின் போது வன்முறை மற்றும் கொள்ளையினால் மாதா சரங் முற்றிலும் அழிக்கப்பட்டது எனவே பாபா பெருமால் தனது குடும்பத்துடன் ஹரிகே கிராமத்திற்கு வந்து பின்னர் காது சாஹிப்பில் குடியேறினார் பாபா பெருமால் ஏழு மகன்களும் ஒரு மகளும் பிபி காது சாஹிப் மஹமே சவுத்திரியை மணந்தார் அவர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது பதினைந்து வயதில் திருமணம் செய்து கொண்டார் கிவி மகள் தேவி சந்த்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 குரு அங்கத் தேவ் ஜியின் முதல் பெயர் என்ன? பாய் லெக்னா ஜி குரு அங்கத் தேவ் ஜியின் குழந்தை பருவம்

பாரசீக மொழி கற்றவர் தோஸ் த்ரி தக் மாலுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர் தனது மாமியார் குடும்ப கிராமமான சங்கர் கிராமத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கினார் இங்கு அவரது இரண்டு மகன்கள் தாசு மற்றும் தத்து மற்றும் இரண்டு மகள்கள் பிபி அனோகி மற்றும் பிபி அமோரா ஆகியோர் குரு அங்கத்திற்கு பிறந்தனர் தேவ் ஜி அம்மா கிவியின் ஆளுமை அவள் மீது ஆழமான மற்றும்

குருவின் இல்லத்தில் பணிபுரியும் போது குரு நானக் தேவ் ஜியின் வார்த்தைகளைக் கேட்டு குரு அமர் தாஸ் குரு பதவியை அடைந்த பிபி அம்மோரே அமோரா ஜி குரு அங்கத் தேவ் ஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலில் யாருடைய பக்தர்கள்? இந்த குடும்பம் துர்கா தேவியின் பக்தராக இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் பாபா பெருமால் ஜி அம்மனை தரிசனம் செய்ய கூட்டத்தைக் கூட்டி செல்வது வழக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி இருவத்தி ஆறு பாபா பெருமாலின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தேவி யாத்திரையை வழிநடத்தும் பணியை மேற்கொ~ மேற்கொண்டார் லெக்னா ஜி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

கீர்த்தனைகளை கேட்டதும் அவர் தனது மொழியில் மிகவும் அன்பாகவும் இனிமையாகவும் பாடிக்கொண்டிருந்தார் சாஹிப் எப்பொழுதும்

பாய் ஜோதா ஜியிடம் கேட்டபோது இந்த வசனம் குரு நானக் சாஹிப் சொன்னதா என்று கண்டுபிடித்தேன் ஆனால் என்ன விஷயம் அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்கு ஏற்பட்டது காரருக்கு பிறகு அவர் கருத்தார்பூரில் குடியேறினார் மேலும் தனது வீட்டு பொறுப்புகளையும் பரப்புதல் மற்றும் பொது சேவையும் செய்து வந்தார் குருநானக் தேவ் ஜியை பாய் லெக்னா எப்படி சந்தித்தார்? கடந்த ஆண்டை போலவே பாய் லெக்னா தலைமையில் தேவி தரிசனத்திற்கு சங்க் தயாராகிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை அவர்களின் மனம் வேறு எங்குகோ இருந்தது அவர்கள் கர்த்தாபூரை அடைந்ததும் அவர்கள் குழுவை விட்டு வெளியேறி குரு நானக் சாஹிப் ஒரு சிங்கிடம் கேட்டார்கள் நான் பார்க்க வேண்டும் முகவரியை சொல்ல முடியுமா?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 குதிரையை இங்கே கட்டி விடுங்கள் என்று கூறி மறுகதவு வழியாக உள்ளே நுழைந்தனர் பாய் லெக்னா ஜி தலைகுனிந்தார் அவர் தலையை உயர்த்திய போது குரு நானக் சாஹிப் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார் சேவை ஏழு வருடங்கள் காமம் கோபம் பேராசை மோகம் அகங்காரம் சேவை தியானம் துறவு பொறுமை மற்றும் பொறுப்பை ஏற்றுக் கொண்டதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அவர் அளித்தார் இருப்பினும் குரு சாஹிப்பின் சொந்த மகன்கள் தங்கள் வேலையை சிறியதாகவோ அல்லது அர்ப்பமானதாகவோ கூறவில்லை இன்னும்

சாதியில் தேர்ச்சி பெற்றார் இதில் காடி பான் சுக்னி போன்ற பல சாகிகளும் தொடர்புடையவர்கள் சேற்றிலிருந்து ஒரு கிண்ணத்தை வெளியே இழுப்பது வளைந்த எலியை தர்மசாலிலில் இருந்து வெளியே எறிவது குளிர்காலத்தில் குரு நானக் சாஹிப் மதில் சுவரை சரியாக கட்டவில்லை என்று பலமுறை நள்ளிரவில் ஏற்றி சென்று இறந்தவர் முதலியவற்றை சாப்பிடுவார் hello ஆஹ் அஹ் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? எப்~ எப்படி டி, இப்ப வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும்?

அப்படியா? எனக்கு இங்க college ல ஒரே வே~ எல்லாம் பேசறதுக்கு எப்படி college எப்படி exam மு, அப்படியே எல்லாம் நல்லாதான் போயிட்டிருக்கு, jolly யா தான் இருக்கு college ஆமா college life jolly தாண்டி, ஆனா எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க school life தான் jolly ஆ இருக்கும்னு, ஆனா எனக்கு school அ விட college தான் jolly ஆ இருக்கு ஆனா school வந்து ஒரு தனி டீ school ல அது யாராலயுமே அடிச்சுக்கிட முடியாது. ஆனா எனக்கு college அதைவிட பிடிக்கும். college வந்து அது ஒரு வேற feeling ல இருக்கும். Jolly ஆ இருக்கும். எங்க

school லன்னா எப்படின்னா எப்பவுமே படிக்கறது அந்த மாதிரிதான் இருப்பேனே தவிர்த்து பிள்ளை எல்லாம் வந்து சுத்துவாங்க சும்மா வெளிய போறது அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. நான் mostly அந்த time ல, எனக்கு அந்த mindset எனக்கு இல்லை

அவங்க கூட மட்டும்தான் கொஞ்சம் mingle ஆகி, அவங்க கூட jolly ஆ அதுவும் class க்குள்ளேயேதான் இருப்போம். வெளியே எவளோ போவே மாட்டோம். அது sixth ல இருந்து tenth வரைக்கும் ரொம்ப அமைதின்னா ரொம்ப அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் eleventh, twelfth போன பிறகு கொஞ்சம் jolly யா இருந்தேன் எல்லா பிள்ளைகள் கூடயும் கொஞ்சம் mingle ஆகி கொஞ்சம் வெளிய போறது அந்த மாதிரி இருந்தேன் அதுவுமே ரொம்ப அமைதிதான் அப்படி இருந்தேன் அப்புறம் college போன உடனேதான், நம்ம பேச்சு அப்படியே மாறிடுது. அமைதின்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் அமைதியா அப்படி அப்படிங்~ அப்படிங்கிற அளவுக்கு கூட ஆயிட்டு அது வந்து college வந்து jolly டி மக்கா. ஏன்னா எனக்கு college life வந்து நல்லா jolly ஆ enjoy பண்ற மாறி கிடைச்சுச்சு எப்படின்னா first year ல இருந்தே, எங்களுக்கு வந்து

அதனால எனக்கு jolly ஆ இருந்துச்சு பிள்ளைகள் கூட அரட்டை அடிக்கிறது பசங்க கூட பேசுறது ஏன்னா school படிக்கிற வரைக்கும் பசங்க கூட நான் பேசுனதே கிடையாது அதுக்கப்புறம் இவனு நானும் எல்லாம் mingle ஆயி ஜாலியா இருக்கும். அவனு அங்க இருந்து நம்ம கிட்ட பேசுறது நம்ம இங்க இருந்து அங்க பேசுறது, அப்படி கொஞ்சம் jolly யா போச்சு, அப்பறம் functions school படிக்கும் போது tenth வரைக்கும் நான் வந்து girls மட்டும் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் படிச்சேன். அந்த school னு இல்லை எங்க class ல, அப்படி கிடையாது. நான் வந்து Fsection lastFsection னாளே full ஆ girls மட்டும்தான் இருப்பாங்க, அப்படி அதனால எனக்கு வந்து mostly பசங்க கூட பேசின வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. sixth ல இருந்து tenth வரைக்கும். அப்புறம் eleventh, twelfth ல தான், mingle ஆனோம். ஏன்னா group ன்னு வந்துட்டோம்ன்னா ஆம்பளைங்களும் சேருவாங்க. பொம்பளைங்களும் சேருவாங்க. அப்படி சேர்றதுலயும் கொஞ்சம் பசங்கள்ட்டதான் ஒரு குறிப்பிட்டு இவ்வளவு பேர்கிட்ட அப்படி அவங்க கேட்டா ஏதாவது சொல்லிக்கிறேன். மத்தபடி ரொம்ப mingle ஆக மாட்டோம்

அங்க போகக் கூடாது, இங்க போக்கூடாதுன்னு, ஆனா college ல mostly எந்த mam ட்டனாலும் கேட்டதும் வெளிய போலாம். வெளியன்னா class நடக்கும் போது கூட, திடீர்ன்னு நம்ம ஒரு restroom போனும் madam அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா வெளியே போயிடுவோம் அப்படி போயிட்டு canteen போறது அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய. அது வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க school மாதிரி, பண்ண மாட்டாங்க. college college மாதிரி நடத்துவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால functions எல்லாம் ஒவ்வொண்ணுமே அழகா இருக்கும். எப்படின்னா college day எல்லாம் jolly யா இருக்கும். நம்ம bus ல போகும்போதே, பசங்கெல்லாம், ஆடிட்டே வருவாங்க அஹ் நான் mostly எப்படின்னா bus ல எல்லாம் ரொம்ப அமைதி. bus லன்னா அமைதின்னா அமைதி அப்படி ஒரு அமைதி. bus ல first தான் இருப்போம். first ன்னா first க்கு ஒரு இரண்டாவது seat ல இருப்பேன் நானெல்லாம். பின்னாடி இருக்கிற பிள்ளைகள்தான் நல்லா jolly ஆ இருக்கும். பசங்க வேற பக்கத்துல இருப்பாங்க. அவங்களும் mingle ஆகி நல்லா jolly ஆ இருப்பாங்க பாட்டெல்லாம் போட்டு dance ஆடுறது அந்த மாதிரி நான் mostly bus ல mingle ஆக மாட்டேன். எனக்கு எங்க எங்க department பிடிக்கும் எங்க departmentECE ன்னு ஒண்ணு உண்டு பாத்தியா ECEdepartment அதுக்குள்ள நாங்க mingle ஆவோம், பிறகு அங்கிருந்து CSE போவோம். CSE ல இருந்து அப்படியே ஒவ்வொரு department க்கா அப்படி போவோம் ஜாலியா இருக்கும். ஓணத்துக்கெல்லாம் வந்து கோ~ கோலம் போடுவாங்க, ஒவ்வொரு department wise கோலம் போடுவாங்க, அதுல mech ன்னு ஒண்ணு உண்டு. அது full ஆவுமே boys மட்டும்தான் உண்டு boys மட்டும்தான் உண்டு ஆனா அவங்க super ஆ கோலம் போடுவாங்க. பூ வச்சி அத்தப்பூ கோலம் அதெல்லாம் அவங்க first prize எடுப்பாங்க. அவ்வளவு அழகா போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு college jolly யா போச்சு. உனக்கு எப்படி போச்சுடி, எப்படி இருக்கும் உங்க college ஆஹ் அது எப்படி டி அண்ணன் முறைல வரும் ஓஹ் சரி சரி. ஆஹ் ஆஹ் ஆஹ் அப்ப boys மட்டும்தானா?

உம் அப்ப ஜாலியா இருக்குமோ? இல்லையே பசங்கள்லாம் சுத்தி இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்காதாடி? இல்லை இல்லை திடீர்னு நம்ம ஒரு மாறி தனியா நீ இருந்த மாதிரி இருக்காதானு கேட்டேன் உம் அதுக்கப்புறம் எனக்கு questions அந்த மாதிரி எல்லாம் mam கேட்கும்போது எழுப்பிவிட்டு கேட்பாங்கல அதெல்லாம் ஆஹ் சரி அஹ்

ஆமா ஆமா மொத்தமே நாலு பேரு தானா? ஒஹ் மூணு நாலு பேரு தானா? சரி சரி அதனால உனக்கு தெரியாது ஹம் ஒஹ் அஹ் சரி சரி அஹ் அப்பறம் function லாம் எதாவது உண்டா?

ஒஹ் ஒஹ்

சாப்பிடறதுக்கு சாப்பிடறதுக்குலாம் யார் கூட போய் சாப்பிடுவ? ஒஹ் அஹ் சரி சரி உம்

சரி சரி அப்படியே எப்படி செய்ய ஆஹ் அஹ் வேற பிள்ளைல அப்புறம் நீ evening வந்து bus ல பாத்தா உண்டுன்னா? ஒஹ் ஒஹ் ஒஹ் சரி சரி அஹ் அஹ் அஹ்

daily யும் கேட்கணுமா எப்படி டி?

ஓஹ் சரி சரி

சரி சரி

சரி சரி அதா அப்புறம் வந்து function எல்லாம் ஏதாவது நடக்கா? இப்போ கிறிஸ்துமஸ் time அந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேக்கேன் ஹம் அஹ் ஓஹ் ஓஹ் ஓஹ் சரி சரி

womens day அன்னைக்கா சரி சரி ஹம்

principal sir கூட leave அ அஹ் அஹ்

பசங்க வரவே மாட்டாங்களா எதாவது வர~ வந்து வரணும்னு அவங்களுக்கு தோணுனா வரலாமான்னு கேட்கிறேன்

உங்களுக்கு வந்து அந்த func ஓஹ் சரி சரி அந்த function ஏதாவது வெக்கனும்னா அங்க வெச்சுப்பாங்க தானே

உம் உம் உம் எங்களுக்கு வந்து அஹ் function எங்க கு college வந்து இந்து college பாத்துக்க டி மக்கா உங்களுது கிறிஸ்டியன்ல எங்களுக்கு வந்து இந்து அதனால உங்களுக்கு கிறிஸ்டி~ அஹ் கிறிஸ்துமஸு நல்லா கொண்டாடுவோம் ரொம்ப இருக்காது மத்தப்படி இந்து பண்டிகை அவ்வளவுமே கொண்டாடுவாங்க. சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, அந்த அஹ் விஜயதசமி, அப்புறம் அந்த அஹ் பொங்கல், அந்த மாதிரி நல்லா கொண்டாடுவாங்க. ஓணம்னா அப்படி இருக்கும் super ஆ கொண்டாடுவாங்க. எ~ எனக்கு இந்து தான் நா school school படிக்கும் போதே school உமே இந்து தான். school உம் இந்து தான், college உமே இந்து தான். அதனால எனக்கு எல்லாமே இந்து இந்து இந்து. அது function எல்லாமே இந்துல உள்ளதுல எல்லாம் super ஆ பண்ணுவாங்க. பொங்கல்ன்னா பொங்கல் நல்லா பாயாசம் எல்லாம் நிறைய வைப்பாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் பார்த்தியா? அதுக்காகவே சில time பார்த்தா department எங்களுக்கு வந்து mostly department wise ஆவே பிரிச்சிருவாங்கடி. இப்போ CSE தனி ECE தனி, அப்படின்னு இருக்கும். அங்கங்கே பாயாசம் வச்சிருவாங்க அவங்க வந்து இப்ப last எல்லா அஹ் principal அஹ் வந்து invite பண்ணுவாங்க பாத்துக்க அஹ் வந்துருங்க நாங்க பொங்கல் வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு department ல இருந்தும் HOD அவங்க வந்து invite பண்ணனும் பசங்க அந்த மாதிரி யாருனாலும் போய் invite பண்ணனும். போய் பண்ணிட்டு அவங்க ஒவ்வொரு department கா வருவாங்க வந்து taste பண்ணிட்டு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, அப்~ அந்த மாதிரி ஓணத்துக்கு எப்படின்னா எங்களுக்கு வேற ஒரு hall இருக்கு. exam hall ன்னு ஒண்ணு ஒண்ணு ஒரு அஹ் ஒரு ஒரு hall உண்டு. அது ரொம்ப நீளமா இருக்கும் exam ஏதும் நடக்கணும்னு அங்க வச்சு நடக்கும், அவ்வளவு பெரிய hall நிறைய பேரு எவ்வளவு பேரு ஒரு நூ~ நூறு பேரா அவ்வளவு பேருனாலும் இருந்து எழுதலாம் அந்த இதுல இருந்து ஒரு hall க்குள்ள அப்படி எழுதலாம், அப்போ அந்த hall ல இருந்து தான் அஹ் ஓணம் பண்டிகைக்கு என்ன செய்வாங்கன்னா கோலம் போடுவாங்க அதை அவ்வளவு இடத்திலேயுமே பெஞ்சு எதுவுமே இருக்காது சும்மா plain ஆ கிடக்கும். அதுல ஒவ்வொரு ஒரு department க்கு பிரிச்சு குடுத்துருவாங்க நீங்க உங்களுக்கு இவ்வளவு இடம் உங்களுக்கு இவ்வளவு இடம் அந்த இடத்துக்குள்ள, நீங்க கோலம் போட்டுக்கணும் அதை super ஆ போடுவாங்க நல்லா பண்ணுவாங்க மத்தியானத்துக்குள்ள முடிக்கணும். முடிச்சு அதுல யாரு first வருவாங்கன்னு principal வந்து announce இது குடுப்பாங்க. அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் அவர் boys ஆ இருந்தா அவர் சில time உம் MECH க்கு MECH க்கு கொடுப்பாரு அப்படியும் சொல்ல முடியாது. அவங்க super ஆ போட்டிருப்பாங்க டி அதனாலதான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் விநாயகர் இந்த இது சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் எப்படி இருக்கும்ன்னா அஹ் first எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு room இருக்கும். அந்த lab ன்னு சொல்லுவாங்க தெரியுமா lab நம்ம lab இருக்கும்ல அதுல வந்து இந்த இந்த எங்களுக்கு instrumentation அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா ECE ன்னாலே ஒரு என்ன சொல்ல? நிறைய ஒரு instrument லாம் எங்கெல்லாம் அந்த அந்த lab ஆ பார்த்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு clean பண்ணி நல்லா போட்டுட்டு அதுவும் கோலமெல்லாம் விட்டு முன்னாடி நல்லா decoration உள்ள எல்லாம் பண்ணிட்டு last அந்த instrument லாம் கொஞ்சம் வச்சு அப்புறம் அந்த books எல்லாம் கொஞ்சம் வச்சு அப்படி அதுக்கு நல்லா பூஜை பண்ணுவாங்க. அது ஓ அது எப்படின்னா first principal ல வந்து invite பண்ணனும்